மஞ்சள் சிவப்புணு நெறைய பொருட்களும் இருக்கிறது.

இங்க ஒரு கிரிக்கட் பேட்டும் கிரிகேட்டும் அதனுடைய கைப்பிடி உறையும் இருக்குறது.

பைய மாருங்க நடந்து போய்ட்டுருக்காங்க ஏதோ ஒரு மல்லிக கட.

இங்க சேரி எல்லாம் பேக்ல துணிகள் இருக்கு.

இவரு வந்து ஒரு குகைக்குள் இருக்கிறாரு.

இதுல நறைய மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க.

ஃபோட்டோயில் மதர் மேரியும் அவரோட புகைப்படமும் ஒரு கேலண்டரும் இருக்கிறது.

இது ஒரு வாட்ச் கடை இந்த வாட்ச் கடைல நிறைய விதமான வாட்ச்கள் இருக்கு.

இது தனித்தனியா அவர்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ரெண்டு கார் தெரியுது.

இங்க நறைய பேன்ஸும் நறைய லைட்சும் இருக்கிறது.

பேக்ல ரெண்டு பேரு இருக்காங்க.